hello

ஆஹ் கேக்குதுக்கா நடுவில விட்டுவிட்டு கேக்குது நீங்க பேசறது

அஹ் சரி இல்லை அந்த ராஜு, பிரியங்கா இருந்தாங்கள்ல அந்த five தானே season five தானே அது மட்டும்தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடியும் பார்த்தது கிடையாது அதுக்கு பின்னாடியும் பார்த்தது கிடையாது உம் நான் வந்துட்டு இது அது என்னது இடையில ஜிபி முத்து வரும்போது மட்டும்தான் பிக் பாஸ் பார்த்தேனே தவிர மத்தபடி பார்க்கல, எங்க அம்மா தற்சமயம் வந்து வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த அசீம் தான் வந்து போட்டுட்டு இருந்தான் எனக்கு என்னமோ அசீமை பிடிக்கவே செய்யாது, உங்களுக்கு பிடிக்குமாக்கா எனக்கு அவன் serial முதல் பண்ணான் பார்த்தியா ஓ இது இவளோட ஆமா serial பண்ணியிருக்கான் நிறைய serial இந்த serial பண்ணியிருப்பான் இவ இருப்பாள்ல பிக் பாஸ்ல ஏற்கனவே ஒருத்தி இருந்தாள்ல பாலா கூட romance பண்ணிட்டிருப்பாள்ல ஆர்யாவா பாலா கூட romance பண்ணிட்டு இருப்பாள்ல பாலா ஷிவா~ ஷிவானி ஷிவானி ஷிவானி ஷிவானி ஷிவானி ஷிவானி அஹ் ஷிவானியும் அசீமமும் சேர்ந்து ஒரு நாடகம் நடிச்சிருப்பாங்க அது super ஆ

அது இல்லைல இதில விஜய் TV ல அது நீ சொல்றது வந்து ஜீ தமிழ், நான் சொல்றது வந்து விஜய் TV ல வந்து அஹ் என்ன சொல்றது இரண்டு பேர் love பண்ணுவாங்க

ஆஹ் அசீம் அசீமும் ஷிவானியும் சேர்ந்து ஒரு serial பண்ணியிருப்பாங்க அசீம் நடிச்ச இதெல்லாம் வந்து நான் பாத்தது கிடையாது இன்ன வரை, இதுதான் பாத்திருக்கேன் அவனோட கண்ணு அழகா இருக்கும் அதுக்காக நான் அந்த இதை பார்த்திருக்கேன் அதாவது எப்போன்னா நான் college படிக்கும்போது college ஓ school ஓ படிக்கும்போது அப்போ போட்டது cute ஆ இருப்பான் பார்க்க cute ஆ இருப்பான் அதுக்காகப் பார்ப்பேன் உம் சரி, சரி நான் வந்து அவனோடதெல்லாம் பார்த்தது கிடையாது இதுதான் பார்த்திருக்கேன்க்கா உம் ஆமா புள்ளி அது

இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல இது என்னமோ சொன்னேனே நாங்க பொங்கலுக்கு நான் status வெச்சேன்ல பாத்திருப்ப இல்ல நீ, பொங்கலுக்கு தான் ஒரு மணிக்கு உக்காந்து கோலம் போட்டுட்டிருந்தோம் night ஒரு மணிக்கு எந்திரிச்சு

நீயெல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்திருச்சு கோலம் போடுவ

நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவ முத அதாவது இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அருப்புக்கோட்டை எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னா வந்துட்டு full ஆ காலையில சீக்கிரமாவே எந்திருச்சுருவாங்க எப்பன்னா காலையில வந்துட்டு எப்பயுமே night எத்தனை மணிவரை கோலம் போட்டாலும் காலையிலேயே சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்க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

நாம எல்லாமே ரொம்ப miss பண்ணுவாங்க ஆஹ் எப்பன்னாலும் வந்து நல்லாதான் இருக்கும்

நீ ஆ~ இது எங்க படிச்ச

நீ இல்ல, இல்ல இது என்ன department படிச்ச நானா நான் வந்து history படிச்சேன்

ஆமா ஏன்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

உம் history எல்லாம் இப்ப இது இது எல்லாம் போவீங்க இல்ல அந்த தோண்டுவாங்க இல்ல அகழ்வாரா~ அகழ்வாராய்ச்சி அது என்னது ஆமா அகழ்வாராய்ச்சி சொல்லுவாங்க இந்த இப்ப கீழடியில கூட பண்ணாங்க

college ல இருந்து ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க இல்ல

ஆஹ் இங்க இந்த மதுரை அகழ்வாராய்ச்சி கீழடின்னு சொல்லிட்டு இடையில சொன்னாங்க தெரியுமா

ஆஹ் அங்க கூட்டிட்டு போனாங்க ஏய் ஆமாம் நான் news ல எல்லாம் பார்த்திருக்கேன் அப்புறம் அங்க அதுக்கப்புறம் இந்த கழுகுமலை கிட்ட கூட்டிட்டு போனாங்க உம் அப்ப நல்லா enjoy பண்ணிருக்க இல்ல நானு TV ல news போடுவாங்க இல்ல இல்ல TV ல news போடுவாங்க இல்ல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

அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படின்னா full ஆ அந்த பானை அந்த காலத்தில full ஆமே இப்பதான் அந்த சட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அப்ப எல்லாமே full ஆவே பானை உள்ள போய் பார்க்கும்போது அடுக்கு அடுக்கு அடுக்கு அடுக்கு அடுக்கா ஒரு பதினைந்து பத்துக்கு மேல இருந்துச்சு அவ்வளவு ஏன் அது எங்க அம்மாச்சி வீட்டிலயே இருக்கே எங்க அம்மாச்சி வீட்டிலயே இருக்கும் ஆனா பத்து பதினஞ்சு எல்லாம் இல்ல ஒரு ஆறு இருக்கும் ஆறு ஏழு இருக்கும் ஒரு பெரிய பானை இருக்கும்

அதுக்கு மேல குட்டி பானை அதுக்கப்புறம் அந்த இது அதுக்கப்புறம் அது அப்படிங்கிற மாதிரி நல்லா இது பண்ணி அது வந்து இருக்கு ஆனா முதுமக்கள் தாழின்னா என்னன்னா இந்த இறந்தவங்களை எல்லாம் புதைச்சு வைப்பாங்க இல்லை

அந்த காலத்தில வந்து சுடுகாடு எல்லாம் இல்லையாம்ல இது முதுமையில இ~ இறந்தாங்கன்னா அந்த பானைக்குள்ள மண்பானைதானே அதுக்குள்ள போட்டுருவாங்களாம் இல்ல இல்லை அப்படி எல்லாம் இல்லை நாங்க போய் பார்த்தவரை வந்துட்டு எங்களுக்கு வந்து அப்படி காட்டலை அந்த காலத்தில அவங்க வாழ்ந்தது எப்படி ஆஹ் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க என்ன மாதிரி இதெல்லாம் வச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் எங்களுக்கு காட்டினாங்க இந்த இறந்த அந்த இது அப்படியெல்லாம் காட்டல உம் பரவாயில்லை பரவா~ ஆனா hi~ history interested ஆ இருக்கும்னு என்ன என்ன நிவி நிவி ஆமாக்கா கொஞ்சம் காலையில வந்துட்டு interest ஆ இருக்கும் மத்தியானம் நம்ம சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா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

அப்படி இருக்கும் இல்லை உண்மைக்குமே நம்ம college ஓ school ஓ படிக்கும்போது கேட்குது நிவி நம்ம college ஓ, college ஓ school ஓ படிக்கும்போது நம்ம lunch break முடிச்ச உடனே போய் உட்கார்ந்து lunch break முடிஞ்ச உடனே உட்காருவோம் பாரு

அப்ப யாராவது பாடம் நடத்தினா எப்படி வரும் தூக்கம் அப்பா

செமையா இருக்கு யாருமே தாலாட்டு பாட~ தாலாட்டு பாடத் தேவையில்ல அவ்வளவு அழகா ராகமா தூங்குவோமே இப்பெல்லாம் கிடைக்குமோ அந்த life st~ lifestyle எல்லாமே இப்ப பார்த்தா காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்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

அம்மா இது என்ன~ என்னமோ நினைச்சேன் ஹம் அம்மா அம்மாட்ட ஒரு நாள் வரணும் அம்மாட்ட கேட்கணும்னு ஒண்ணு எனக்கு வந்து மீன் குழ~

நான்தான் உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு அன்னைக்கே கூப்பிட்டேன்ல நீங்கதான் வரலை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 உன்னைய பாக்கறதுக்காக இல்ல அம்மாவை பாக்கறதுக்காகவே கண்டிப்பா வரணும் அதான என்னை பாக்க எல்லாம் வர மாட்டீங்க உன்னைய பாத்தா என்ன அம்மாவ பாத்தா என்ன ரெண்டுமே ஒண்ணு தானடா சரி, சரி எப்படியோ வீட்டுக்கு வந்தா okay தான்

அம்மா வந்துட்டு என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்துட்டு ரசம்

இல்லை chicken, mutton எல்லாம் கிடையாது வெறும் ரசம்தான் வச்சாங்க எது வைக்கணுமான்னு, இப்ப தானே பொங்கல் முடிஞ்சு மறுநாள் வந்துட்டு chicken, mutton எல்லாமே எடுத்திருக்கு இல்லம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி அப்போ ரசம் மட்டும் வைக்கவான்னு கேட்டாங்க சரி ரசம் மட்டும் வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அதையே வச்சுட்டாங்க

தொட்டுக்க ஏதாவது சேவு, வறுவல், பக்கோடா இப்படி வச்சு சாப்பிடணும்க்கா ஓ நீ snacks சாப்பிடுற பைத்தியமா snacks வச்சு din~ lunch சாப்பிடுவியா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

காலையிலே எந்திரிச்சதும் coffee குடிச்சிரணும் இல்லன்னா நமக்கு வந்து அந்த நாள் பொழுதே போகாது

உம் குடிப்பேன் அதுவும் இஞ்சி போட்ட coffee ன்னா ரொம்ப பிடிக்கும் இஞ்சி நி~ இது ப~ ஜ~ ஜனனி மாதிரி இஞ்சி அஹ் ஜனனி எப்படி சொல்லுவா தெரியுமா? ஒரு இஞ்சி கொஞ்சம் இஞ்சி தட்டிப்போட்டு ஒரு வெ~ ஏலக்காய் தட்டி போடணும் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு tea குடிக்கணும் அவ்வளவு அமிர்தமா இருக்கும் அப்படிம்பா

தூங்கிடுவீங்களா ஆமாம் பாலை குடிச்சிட்டு என்ன பண்ண evening ஆயிடுச்சுன்னா தூங்க வேண்டியதுதான்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 இல்லை நமக்கு எப்பயுமே பால்தான் coffee யும் பிடிக்காது tea யும் பிடிக்காது only பால்

night மட்டும் பால் குடிச்சிட்டு தூங்குவேன்

மத்த time வந்துட்டு coffee இல்ல tea எது இருக்குதோ அது okay

alarm வச்சுக்கோங்க alarm வச்சு சாப்பிடுங்க இனிமே அப்படிதான்பா, இல்ல அது

சரி time ஆச்சு நீ போய் முத சாப்பிடு என்ன உடம்பை நல்லா பாத்துக்கோ சரிக்கா சரி சரி நீங்களும் உடம்பை நல்லா பாத்துக்கோங்க ஆஹ் நானும் எல்லாரையும் கேட்டதா சொல்றேன் அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோ என்ன எங்கயும் வெயல்ல சுத்தாத corona வேற வந்துகிட்டு இருக்காம் ஆமா அது வேற வருதுன்னு சொன்னாங்க news ல வேற இந்த சைனாகாரங்க, வெளிநாட்டில இருந்து வர்றவங்க அப்படின்னு நிறைய பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டிருந்தாங்க உம் சரிடா சரி பாத்து இரு என்ன உடம்பை நல்லா பாத்துக்க நல்லா சாப்பிடு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

அதுக்குள்ளேயுமா coffee போடப்போறீங்க ஆமா time ஆயிருச்சு போய் குடிப்போம் என்ன வேலை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

Hello, ஹம் hello sir சொல்லுங்க சுப்ரீம் mobiles தான் sir உங்களுக்கு என்ன sir வேணும்? Mobiles ஆ sir? எத்தன mobile sir வேணும்?

நீங்க, ஆமா ஆமா. நீங்க எந்த மாதிரி model sir உங்களுக்கு வேணும்? எல்லாமே, எல்லாமே android தான் sir. Android ல நிறைய இருக்கு. ஒன்பிளஸ், ரியல்மீ, ரெட்மி, விவோ, ஒப்போ, சாம்சங் கேலக்ஸி.

Android mobile வந்து, நீங்க வந்து, இப்ப இல்லையா sir உங்ககிட்ட? இல்ல sir. சரி sir. ஆமா sir. இல்ல sir. நெறைய பேரு இங்க வாங்குறாங்க, so தெரில sir. Okay. ஆமா ஆமா, நிறைய பேர் கிட்ட குடுத்துருக்கோம். சரி sir, okay. உம் சரி sir. நான் உங்களுக்கு mobile model பத்தி சொல்றேன். உங்களுக்கு எது okay ன்றத பாத்துட்டு சொல்லுங்க sir. எது மாதிரி rate டுக்குள்ளார sir உங்களுக்கு சொல்லட்டும்? நீங்க ஒரு fifteen-seventeen ஆஹ் ஆமா sir fifteen க்கு மேல எடுத்தீங்கனா நல்லாயிருக்கும் twenty three க்குள்ள ஆஹ் okay sir தாரளாமா. உம் இருக்கு இருக்கு sir ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. Okay sir. உம் சரி sir. சரி sir. சரி sir. இப்போ வந்துட்டு விவோ tone five G அப்படி சொல்லி ஒரு mobile இருக்கு sir. விவோ t one. ஆஹ் விவோ t one ன்னு ஒரு mobile sir. அது வந்து பாத்தீங்கனா, ram வந்து six GB ram sir storage வந்து, நம்ம one eighty storage sir நெறையவே இருக்கு ஆஹ் display வும் full hd sir inch எவ்வளவுனா, mobile inch வந்து six point fifty eight inch தான் இருக்கும் sir. உம் வேற வந்துட்டு, camera வந்துட்டு,

Sir two days தாராளமா நிக்கும் sir. நீங்க charge ஜே போடலனாலும் அப்படியே இருக்காது sir. கொஞ்சம் கொறையத்தான் செய்யும். But ரொம்ப குறையாது

உம் இப்போ sir, இந்த mobile வேணும்னா, Okay. ஐயோ பசங்கலாம் இருக்காங்க ஆமா. Online class க்கு எல்லாம் அது ரொம்பவே mobile தேவ sir Okay sir okay sir, அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் தனி தனி mobile இருந்தா தான் நாம class சே attend பண்ண முடியும்

Okay, okay, okay sir. இன்னொன்னு, விவோலையே இன்னொன்னுக்கு model இருக்கு sir. சொல்லவா sir? இப்போ நான் மொத ஒரு mobile சொன்னேன்ல sir, அது வந்து colour வந்து எப்படின்னு பாத்தீங்கனா, back ல வந்து rainbow fantasy colour sir